இந்த யானைக்கு தும்பிக்கைர இருக்கிற மாரி போஸ் குடுத்துட்டு இருக்காரு.

இந்த சைடு ஒயிட் கலர்ல ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிளுக்கு மேல கொஞ்சம் பாத்திரம் அடுக்கி வச்சுருக்கு.

புள்ள வந்து பிங்க் கலர்ல ஷர்ட் போட்ருக்கு.

இது ராபின் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல ஒயிட் கலர் செட் அப்ல செட் அப்ல அழகா இருக்--

அந்த பின்னாடி எல்லாம் தென்ன மரம் இருக்கு.

அ ஃப்ரண்ட்ல நெறய பைக்கு காரு அ ஸ்கூட்டி எல்லா பார்க் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு.

கடைக்குள்ளக்கு ஒரு டி_வி இருக்கு ஒரு ஃபேன் இருக்கு.

மூணு பேரு எல்லோ கலர் ஷர்ட் போட்ருக்காங்க அந்த பைய மட்டும் ரெட் கலர் ஷர்ட் போட்ருக்கா.

டி_வி ஓடுது ஃபேன் இருக்குது.

ரெண்டு ஸ்ட்ரீட் லைட் எரியுது.

சீலிங் நல்லா இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்கார்.

ம்ம் நல்ல செட்டப்ல இருக்கு.

இது வந்து ஒரு பார்க் மாதிரி தான் இருக்கு.

மேல இருந்தும் இந்த பக்கம் இருந்து இந்த சைடுல இருந்தும் கொஞ்சம் தண்ணி அப்டி கொட்டிகிட்டே இருக்கு.